என்ன இந்த salary எதுல இருந்து வருது அப்படின்னா இந்தியாவுடைய தொகுப்பு நிதியில இருந்து வருது இந்த தொகுப்பு நிதின்னா என்னதுன்னா பின்னாடி என்னன்னு பாப்போம் இந்தியாவுல மூன்று வகையான நிதி இருக்குது என்ன தொகுப்பு நிதி வைப்பு நிதி மக்கள் நிதி இதுல தொகுப்பு நிதியில இருந்து வருது இவங்க salary அ யாரு fix பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பாராளுமன்றம் இப்போ கூட்டுறதோ குறைக்கிறதோ எல்லாத்தையும் முடிவு பண்றது யாரு பாராளுமன்றம் அப்போ கண்டிப்பா பதவிப்பிரமாணம் பண்ணி~பண்ணியே ஆகணும் ஆனா பதவிப்பிரமாணம் பண்ணாம உள்ள போக கூடாது அடுத்து SCST இட ஒதுக்கீடு SCST இட ஒதுக்கீடுங்கறது மாநிலங்களவையில கிடையாது முக்கியமானது மாநிலங்களவையில கிடையாது மக்களவையில மட்டும் தான் உண்டு மக்களவையில உண்டு இந்த இட ஒதுக்கீடு இப்போ நம்ம பாக்குறோம் மக்களவையில பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாப்பத்தி மூணு seat உ இருக்குது மாநிலங்களவையில பாத்திங்கன்னா at present இருநூத்து நாப்பத்து எட்டு seat இருக்குது இந்த எண்ணிக்கை எல்லாம் முடிவு பண்றது based of population இப்போ மக்கள் தொகைங்குறது பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை கணக்கு எடுத்துக்கிட்டே இருக்காங்க எந்த மக்கள் தொகை அடிப்படையில கணக்கு எடுக்கிறாங்கன்னு பாத்திங்கன்னா nineteen seventy-one population முக்கியமான question இப்போ தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்து நாலு MLA க்கள் இருக்காங்கன்னா based on population எந்த census உ nineteen seventy-one seventy one க்கு அப்புறம் இப்போ double மடங்கா ஆகிட்டோம் இருந்தாலும் அந்த strength அ அப்படியே வச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான question என்ன ஏன் அந்த வருஷத்தை வச்சிருக்காங்க அதுக்கு பிறகு eighty-two ல census எடுத்துட்டாங்க ninety one two thousand one two thousand eleven two thousand twenty one வரை census எடுத்துட்டாங்க

அப்போ இந்திரா காந்தியோட period உ அவங்க மக்கள் தொகையை கட்டுப்பாடு பண்றத்துக்கு நிறைய scheme அ implement பண்றாங்க அது அந்த scheme அடிப்படையில சில மாநிலங்களில மக்கள் தொகை குறைஞ்சுது அப்போ மக்கள் தொகை குறையும் போது இந்த representative குறையுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன representive ஆஹ் ஒரு MLAMP உடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும் அப்போ குறைஞ்சிட்டான்னா அவ~அவங்களுடைய representative குறையுதுன்னு அவங்க மாநிலத்துக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க எழுபத்தி ஒரு base படி தான் இருப்பாங்க ஆனா எந்த representative உம் மாத்த போறது கிடையாது எப்படியும் ஒரு amendment போடுவாங்க forty second amendment ninteen seventy-six ல போட்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்து ஒண்ணு வரைக்கும் எழுபத்தி ஒண்ணு base படிதான் ரெண்டாயிரத்து ஒண்ணு வரைக்கும் பாத்திங்கன்னா MLA எண்ணிக்கையிலோ MP எண்ணிக்கையிலோ எந்தவித மாற்றமும் கொண்டுவர கூடாதுன்னு சொல்லிடுவாங்க ரெண்டாயிரத்து ஒண்ணுல prime minister யாரு வாராங்கன்னு கேட்டீங்கன்னா வாஜ்பாயி வருவாரு அவர் வந்து eighty fourth amendment ன்னு ஒண்ணு போடுறாரு போட்டு அவரு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்து ஆறு வரைக்கும் எந்தவித மாற்றமும் இருக்கக்கூடாது இப்போ இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்து நாலு MLA இருக்காங்கன்னா seventy-one basis மக்களவையில ஐநூத்தி நாப்பத்தி மூணு பேர் இருக்காங்கன்னா seventy-one basis மாநிலங்களில இருநூத்து நாப்பத்தி அஞ்சு பேர் இருக்காங்கன்னா seventy-one basis இது ரெண்டாயிரத்து இருபத்து ஆறு வரைக்கும் இந்த எண்ணிக்கை மாறக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா eighty-seventh amendment ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து reorganize பண்ணிக்கலாம் இப்போ தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொன்பது MP இருக்காங்க மக்களவை MP முப்பத்தொன்பது MP தான் இருக்கணும் அந்த எண்ணிக்கை கூடக்கூடாது ஆனா உள்ளுக்குள்ள தொகுதியை வந்து மறுசீரமைப்பு பண்ணிக்கலாம் அப்படி சொல்றதுதான் eighty-seventh amendment என்ன அப்போ வந்து SCST க்கு இடம் ஒதுக்கீடு குடுக்கிறது எத்த~எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு கேட்டீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை இப்போ வந்து one not four amendment படி என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்து முப்பது வரை இட ஒதுக்கீடு குடுத்திருக்காங்க okay யா அதான் பாக்கபோறோம் இப்போ இட ஒதுக்கீடுங்குறது மக்களவையிலதான் உண்டே தவிர மாநிலங்களவையில இட ஒதுக்கீடு கிடையாது இப்போ இட ஒதுக்கீடுன்னு பார்க்கும் போது இதுவரைக்கும் actual ஆ பாத்தீங்கன்னா முதல் இடம் ஒதுக்கீடு இப்போ இங்க இருந்து பாருங்க இது ரெண்டாயிரத்து முப்பது வரை extend பண்ணிருக்காங்க ninety-fifth amendment படி SCST க்கு ரெண்டாயிரத்து இருபது வரை extend பண்ணினாங்க seventy-nine ல பாத்திங்கன்னா ரெண்டாயிரத்து பத்து வரை extend பண்ணினாங்க sixty-two ல பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் வரைக்கும் extend பண்ணாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு வரை extend பண்ணாங்க இதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வரை extend பண்ணாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வரை extend பண்ணாங்க இப்போ வந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை extend பண்ணினாங்க இப்போ இருக்கிற SCST reservation இட ஒதுக்கீடு வந்து one not four amendment படி என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்து முப்பது வரை extend பண்ணியிருக்காங்க அப்போ SC அ பொறுத்த வரைக்கும் பாத்திங்கன்னா நமக்கு total strength இந்தியாvuல மக்களவையில எத்தனைன்னு கேட்டீங்கன்னா eighty-four ST அ பொறுத்தவரைக்கும் total strength என்னன்னு கேட்டீங்கன்னா forty-seven SS scheduled caste அதிகமான மாநிலம் என்னன்னா உத்தர பிரதேசம் ரெண்டாவது அதிகமானது என்னன்னா west bengal மூணாவது அதிகமானது எதுன்னு பாத்திங்கன்னா தமிழ்நாடு

என்ன scheduled caste ல ஏழு reservation இருக்குது இங்க மாநிலங்களவைக்கு எந்த reservation உமே கிடையாது ஏன்னா அப்போ வந்து reservation எதுன்னு நம்ம தெளிவா பாத்துக்குறோம் அடுத்தது பதவிக்காலம் பதவிக்காலம் மக்களவைய பொறுத்த வரைக்கும் பாத்திங்கன்னா பொதுவாக ஐந்து ஆண்டுகள் வெறும் ஐந்து ஆண்டுகள்னு நீங்க படிச்சிற கூடாது அஞ்சு ஆண்டு தானேன்னு அப்படியே tick அடிச்சுறக் கூடாது பொதுவாக ஐந்து ஆண்டுகள் அதுக்கு meaning இருக்கு normal term is five years அப்போ normal term is five years னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஐந்து ஆண்டுக்கு முன்னாடியே ஆட்சியை கலைக்கிறதுன்னா கலைச்சிடலாம் suppose ஐந்து ஆண்டுக்கு பின்னாடியும் ஆட்சியை கொண்டு போகணும்னா போகலாம் இப்போ class ல ஒரு leader அ தேர்ந்து எடுக்காங்க ஹம் பொதுவா ஒரு வருஷம் இருடா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் ஒரு வருஷத்துக்கு முன்னடியே ஆட்சியை கலைக்கலாம் அவனை தூக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் extend பண்ணலாம் ஒரு வருடம் அப்படின்னு தெக்கத்தெளிவா குடுத்துட்டா கண்டிப்பா ஒரு வருஷம் ஆட்சியில இருப்பான் இப்போ இங்க என்ன குடுக்காங்கன்னா பொதுவாக ஐந்து ஆண்டுனா என்ன அர்த்தம்னா அதுக்கு முன்னுக்கூட்டியே ஆட்சியை கலைக்கலாம் மக்களவையை கலைக்கலாம் அதோட மக்களவையோட காலம் அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படி பொதுவாகன்னா இந்த ஆண்டு காலம் எதுல இருந்து கணக்கிடுறாங்கன்னா முதல் கூட்டத்தில் இருந்து லோக் சபா புதுசா elect ஆகியிருப்பாங்களா first time parliament குலயோ மக்களவையில போய் assemble ஆகியிருப்பாங்க பாத்தீங்களா அன்னையில இருந்து கணக்கிடுவாங்க இதுல வந்து actual ஆ பாத்திங்கன்னா தொடரும் அவை இல்லை அதாவது continuity ன்னா என்னன்னா எப்பவுமே parliament ல மக்களவை இருந்துட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது மாநிலங்களவை இருந்திட்டே இருக்கும் மக்களவை திடீர்ன்னு பாத்திங்கன்னா கலைச்சு வீட்டுக்கு அனுப்பிருவாங்க குடியரசுத்தலைவர் கலைக்கலாம் என்ன president can dissolve any time on recommodation of prime minister பிரதம மந்திரியினுடைய தலைமை ஆலோசனைப்படி கலைக்கலாம் இது வரைக்கும் ஆறு time கலைச்சுருக்காங்க நாலாவது மக்களவையை கலைச்சு இருக்காங்க ஆறாவது கலைச்சுருக்காங்க எட்டாவது கலைச்சுருக்காங்க ஒன்பது கலைச்சுருக்காங்க பதினொண்ணு கலைச்சுருக்காங்க பன்னிரெண்டு கலைச்சுருக்காங்க அப்போ வந்து five years க்கு முன்னுக்கூட்டியே கலைக்கலாம் யாரு கலைப்பா president யாரு recomendation prime minister recommendation இது வரைக்கும் எத்தனை தடவை கலைச்சுருக்காங்க six times கலைச்சுருக்காங்க அதே நேரத்துல extend பண்ணலாம் ஏன்னா எப்போ extend பண்ணலான்னா தேசிய நெருக்கடி முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நெருக்கடி time ல பாத்தீங்கன்னா one year extend பண்ணலாம் என்ன அப்போ வந்து extend பண்றது யாரு அதுவும் president தான் முன்னுக்கூட்டியே கலைக்கிறதும் president தான் extend பண்றதும் யாரு தான் president தான் அப்படி என்ன extend பண்ணிருக்காங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா ஐந்தாவது லோக் சபா அஞ்சு வருஷம் கிடையாது அதை extend பண்ணிட்டாங்க extend பண்ணும் போது எத~எவ்வளவு நாள் extend பண்ணணும் one year extend பண்ணணும் அதுக்குள்ள இந்த தேசிய நெருக்கடி முடியலன்னு வச்சுக்கோங்க இன்னும் one year extend பண்ணலாம் இன்னும் முடியல இன்னும் one year extend பண்ணலாம் அப்படி extend பண்ணி one year one year one year one year ன்னு சொல்லி extend பண்ணி போய்க்கிட்டே இருக்கலாம் இத வந்து two times அப்படி extend பண்ணுவாங்க one year one year ஆ fifth லோக் சபா two times என்ன பண்ணுவாங்க extend பண்ணுவாங்க அப்போ மக்களவையை நல்லா பாத்துக்குடுங்க என்ன normal term five years உ அந்த five years க்கு முன்னாடியே president can dissolved அல்லது extend பண்ணாலும் பண்ணலாம் மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் பாத்திங்கன்னா இது தான் question கேக்குற ஏற~ area நிரந்தர அமைப்பு கலைக்க முடியாது permanent house எப்பவுமே அவை இருந்துட்டே இருக்கும் என்ன நிரந்தர அவை கலைக்க முடியாது மக்களவையை கலைக்கலாம் கலைக்குற article கூட கேப்பாங்கா article eighty-five மாநிலங்களவையை கலைக்க முடியாது இது continuity அப்படிம்பாங்க தொடரும் அவை எப்பவுமே அவை இருந்துட்டே இருக்கும் இங்க மாநிலங்களின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறு ஆண்டுகள் இதுவும் முக்கியமான question மாநிலங்களவை நிரந்தர அவை மாநிலங்களவை உறுப்பினர்னு சொன்னாங்கன்னா ஆறு ஆண்டு காலம் ஒரு exam ல ஒரு question கேட்டுருக்கான் நான் எழுதும் போது மாநிலங்களவைன்னு சொல்லிட்டான் டக்குன்னு என் கண்ணுக்கு என்ன தோணுச்சுன்னா ஆறு ஆண்டுகள்னு பாத்தாச்சு சொல்லிட்டேன் பின்னாடி வந்து பாத்தா தப்பு முதல்ல question அ வாசிக்கும் போது careful ஆ வாசிக்கணும் மாநிலங்களவைங்கிறது நிரந்தர அவை மாநிலங்களின் உறுப்பினர்கள்னுசொன்னாதான் எத்தனை ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் அதுக்கப்பறம் ஒவ்வொரு ரெண்டாம் ஆண்டும் one third உறுப்பினர்கள் வந்து ஓய்வு one third member retired every two year மிக முக்கியமான question மாநிலங்களின் உறுப்பினர்களுக்கு ஆறு ஆண்டுகள் அதுல one third member retired every second year இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நம்ம class அ மூணா பிரிச்சுக்கிடுவோம் இது ஒரு class உ இது ஒரு class உ இது ஒரு class உ இப்போ first time பாத்திங்கன்னா இந்த இ~இது ஒரு row இது ஒரு row இது ஒரு row இந்த row க்கு மட்டும் election நடக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஒருவாட்டி அப்போ இந்த இடத்துக்கு மட்டும் புதுசா ஆட்கள் elect பண்ணுவாங்க இந்த ஆளும் இந்த row உம் உள்ள அப்படியே இருப்பாங்க அந்த row உம் அப்படியே இருப்பாங்க அடுத்த இரண்டு வருஷம் கழிச்சு இந்த row க்கு மட்டும் election நடக்கும் இந்த row அப்படியே இருக்கும் அடுத்த row உம் அப்படியே இருக்கும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அவங்களுக்கு மட்டும் election நடக்கும் இந்த row இங்க இருக்கும் அந்த row உம் அப்படியே இருக்கும் அப்போ எப்பவுமே permanent ஆட்கள் உள்ள உக்காந்துட்டே இருக்காங்களா அதான் permanent அப்போ அவங்க மட்டும் தான் என்ன செய்வாங்கன்னா புதுசா election வச்சு ஆள் எடுப்பாங்க அதான் one third member மூன்றில் ஒரு உறுப்பினர் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார் அப்போ கூட்டி பாத்தியன்னா correct ஆ ஆறு வருஷம் ஆயிரும்

குலுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து ஆளை வெளிய அனுப்பிருக்காங்க அதான் கடைசி முதல் தேர்தல் என்ன முறை குலுக்கல் seat அந்த இதுக்கு மட்டும் ஆல் புதுசா எடுத்துகிட்டாங்க ஏன்னா அடுத்தது நம்ம மறு தேர்தல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்திங்கன்னா MP election ஆ இருக்கட்டும் MLA election ஆ இருக்கட்டும் president election vice president election எந்த election ஆவும் இருக்கட்டும் எல்லாருக்குமே re-election eligibe இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாத்திங்கன்னா president ரெண்டு தடவை தான் போட்டி போட முடியும் நம்ம ஊர்ல அந்த concept லாம் கிடையாது எத்தனை தடவை வேணும்னாலும் என்ன செய்யலாம் போட்டி போடலாம் ரொம்ப முக்கியமானது அடுத்தது தகுதிகள் தகுதிகள் பாக்கும் போது மக்களவையினுடைய தகுதிகளை சொல்றது article eighty-four தான் மாநிலங்களின் தகுதியை சொல்றது eighty four தான் இப்போ நான் மக்களவை உறுப்பினர் ஆகணும் நம்ம competitive exam மாதிரி தான் இப்போ competitive exam எழுதுறதுக்கு என்ன தேவை first indian citizen ஆ இருக்கணும் அடுத்து age important அதே மாதிரிதான் மக்களவை உறுப்பினர் ஆகணும்னா இந்திய குடிமகனா இருக்கணும் மாநிலங்களின் உறுப்பினர் ஆகணும்னா இந்திய குடிமகனா இருக்கணும் அதுக்கப்பறம் age தான் முக்கியம் மக்களவை உறுப்பினர்னா இருபத்து அஞ்சு வயசு complete ஆயிருக்கணும் மாநிலங்களவை உறுப்பினர் ஆகுறதுக்கு முப்பது வயசு complete ஆகணும் இது ஒண்ணுதான் different ஏன்னா மக்களவை உறுப்பினருக்கு இருபத்தி அஞ்சு வயசு மாநிலங்களவைக்கு எத்தனை முப்பது அதுபோக வேற தகுதிகளை நிர்ணயிக்கணுன்னா யாரு நிர்ணயிப்பா பாராளுமன்றம் என்ன அப்போ மக்களவையினுடைய வேற தகுதி எதுவும் வேணும்னு சொல்லி நிர்ணயிக்க கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு பாராளுமன்றத்துக்கு இருக்கு மாநிலங்களவைக்கும் அதே மாதிரிதான் பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு என்ன

வாக்காளரா இருந்தா போதும் நீங்க மக்களவையில இருக்க நான் தமிழநாட்டுக்காரன் ஆந்திராவுல போய் போட்டி போடணும்னா போட்டி போடலாம் அஸ்ஸாம்ல போய் போட்டி போட~ போட்டி போடலாம் எங்கனாலும் போட்டி போடலாம் இப்போ ராஜீவ் காந்தியே பாத்திங்கன்னா நம்ம கேரளாவுல இருந்து போட்டி போட்டாரு வயனாடுல இருந்து போட்டி போட்டாரு எங்கன்னாலும் யாருன்னாலும் போட்டி போடலாம் ஏன்னா இந்தியாவுக்கு குரல் கொடுக்ககூடிய அவை தான் மக்களவை இப்போ இந்தியாவுல எங்கனாலும் போட்டி போடலாம் ஆனா மாநிலவைங்க்~மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி பாக்கும் போது மாநிலங்களவைன்னு பாக்கும் போது இப்போ தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தன் மாநிலங்கள் உறுப்பினர்னா முந்தி தமிழ்நாடு உறுப்பினரா கண்டிப்பா வாக்காளரா இருக்கணும் தமிழ்நாடு வாக்காளரா இருந்து தான் தமிழநாட்டுக்கு போட்டி போட முடியும் ஆந்திரா வாக்காளரா இருந்தா ஆந்திரால போட்டி போட முடியும் இது ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் இந்த சட்டம் இருந்துச்சு ரெண்டாயிரத்து மூணுக்கு அப்புறம் என்னா சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் தேவையில்ல இந்தியாவுல எங்க வாக்காளரா இருந்தாலும் மாநிலங்களுக்கு போட்டி போடலான்னு சொல்லிட்டாங்க ஏன் அந்த சட்டத்தை ரெண்டாயிரத்து மூணு வரைக்கும் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்து நாலுலதான் பாத்திங்கன்னா முதன்முறையாக மன்மோகன் சிங் வந்து அஸ்ஸாம்ல இருந்து ராஜ்ய சபா உறுப்பினரா வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங்க தெரிஞ்சவரை எல்லாருக்குமே தெரியும் என்ன தெரியுன்னு கேட்டீங்கன்னா பஞ்சாபி ஆனா அவரு ராஜ்ய சபா உறுப்பினரா எங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அஸ்ஸாம்ல இருந்து தேர்ந்தெடுக்கபடுகிறார் அப்போ வந்து ரெண்டாயிரத்து நாளுல மன்மோகன் சிங் வந்து prime minister ஆகுறாரு எங்க இருந்து ராஜ்ய சவா உறுப்பினர்ல இருந்து அப்போ இந்த சட்டம் எது எப்போ வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்து மூணுவரைக்கும் இருந்திச்சு இப்போ கிடையாது இப்போ நீங்க எங்க எதாவது இந்தியாவுல எதாவது ஒரு இடத்துல மக்களவை மாநிலம் ஏதாவது ஒரு இடத்துல வாக்காளரா இருந்தா போதும் மாநிலங்களவை உறுப்பினருக்கு தகுதி உண்~உண்டு அப்போ தகுதிய பொறுத்த வரைக்கும் age very important மக்களவைக்கு இருபத்து அஞ்சு வயசு மாநிலங்களவைக்கு முப்பது வயசு அடுத்தது disqualified தகுதி இழப்புகள்

கௌரவ அடிப்படையில நீங்க அஹ் தலைவரா இருக்கலாம் ஒரு உறுப்பினரா இருக்கலாம் ஆனா finance ஆ நீங்க இருக்க கூடாது இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இந்த MP பதவிய misuse பண்ணி நீங்க இருக்ககூடிய organization அ develop பண்ண பாப்பீங்க அதனால தான் என்னன்னா office of profit இருக்க கூடாதுன்னாங்க புத்தி சுவாதீனம் அல்லாதவரா இருக்கணும் அதாவது இப்போ ஒருத்தன் ஜெயிக்கும் போது ஒரு MP யா ஜெயிக்கும் போது நல்லா இருக்கான் ஜெயிச்ச பிறகு mental புடிச்சு போச்சு இப்போ வந்து court ல வந்து court சொல்லணும் என்ன court நீதிமன்றத்தார் court declare பண்ணுது என்ன declare பண்ணும்னா இவன் வந்து actual ஆ பாத்தீங்கன்னா மனநிலை சரியில்லாம ஆயிட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் பதவியை தூக்கிறலாம் ஏன்னா ஜெயிக்கும் போது நல்லா இருக்காரு ஜெயிச்ச பிறகு மனநிலை சரியில்லாமன்னா பதவியை தூக்கிருவாங்க யாரு சொல்லணும் மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னு நீதிமன்றம் சொல்லணும் அடுத்து திவால் ஏகப்பட்ட கடன் வச்சிருக்கான் அவனுக்கு yellow notice அனுப்பிட்டாங்க மஞ்சள் notice அனுப்பிட்டாங்க கடன்ல இருந்து அவன் மீளவே முடியாது

election ல ஜெயிச்ச பிறகு அமெரிக்கன் குடியுரிமை apply பண்ணிருக்கான் கிடைச்சு போச்சு அப்போ வேற நாட்டு குடியுரிமை வாங்கிட்டாருன்னு வச்சிக்கோங்களேன் automatic ஆ இந்திய நாட்டு குடியுரிமை cut ஆகிரும் இந்திய நாட்டு குடியுரிமை cut ஆகிடுச்சுன்னா automatic ஆ MP post உம் cut ஆகிரும் அடுத்தது பாராளுமன்றம் புதுசா ஒரு act போடுறாங்க அந்த act படி யாரை வேணும்னாலும் disqualify பண்ணலாம் ஏன்னா பத்தாவது அட்டவணை கட்சித்தாவல் தடைச்சட்டம் கட்சித்தாவல் தடைச்சட்டம்னா ஒரு கட்சிய சொல்லி vote வாங்குறாங்க vote வாங்கி ஜெயிச்சிட்டு ஜெயிச்ச பிறகு வேற ஒரு கட்சிக்கு தா~தாவிடுறாங்க அப்போ அந்த அடிப்படையில அவங்க பதவியை என்ன செய்யலாம் disqualify பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு படி disqualify பண்றது இதுக்கு பிறகு ஒரு act குடுத்துருக்காங்க people represent action act ன்னு சொல்லி குடுத்து அதனடிப்படையில் disqualify யாரெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி பாக்க போறோம் அதனடிப்படையில் தகுதியிழப்பு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ninety fifty-one இதனடிப்படையில யாரெல்லாம் தகுதி நீக்கம் பண்றாங்கன்னு பாத்திங்கன்னா ஊழல் ஒரு MP இருக்கான் பயங்கரமா corrupted ஊழல் பண்ணிட்டே இருக்கான் அப்போ என்ன செய்யலாம் அவனை வந்து disqualify பண்ணிடலாம் ஏன்னா அடுத்தது அவன் வந்து ஒரு criminal activities ல ஈடுபட்டு ரெண்டு வருஷம் சிறைத் தண்டனை வாங்கிட்டான் ரெண்டு வருஷம் சிறைத் தண்டனை வாங்கிட்டான்னா automatic ஆ MP post வந்து disqualify ஆயிரும் அதேநேரத்துல இன்னும் six years பாத்தீங்கன்னா உங்களுக்கு election லயே போட்டி போட முடியாது அதெல்லாம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் சிறைத்தண்டனை அனுபவிச்சாங்கன்னா automatic ஆ என்னது ஆயிரும் MP post disqualify ஆயிரும் அதை தொடர்ந்து ஆறு ஆண்டுகள் election ல போட்டி போட முடியாது தேர்தல் செலவீனம் தேர்தல்ல இப்போ ex~expense நிறைய பண்ணிருப்பான் அதை வந்து election commissioner கிட்ட காட்டணும் இவன் காட்டாம விட்டுட்டான்னு வச்சிக்கங்களேன் அவனை disqualify பண்ணிடலாம் அப்போ என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா ஒரு சுயேட்ச்சையில ஒருத்தன் போட்டி போடுவான் சுயேட்சையில போட்டி போட்டு செலவ பண்ணிருப்பான் தோத்துருப்பான் இனிமேல் நமக்கு எதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு போய் காட்டணும் காட்டாம விட்டுருவான் next election ல பாத்தீங்கன்னா ஒரு poltical party ல join பண்ணி போட்டி போடுவான் அப்போ போன வருஷ கணக்கு இவன் தாக்கல் பண்ணல அப்படின்னு சொல்லி disqualify பண்ணலாம் அடுத்தது அரசாங்க ஒப்பந்தத்தில் ஈடுபடுபவர்கள் இப்போ government contract நடந்துட்டுருக்கும் அதுல ஒருத்தன் ஈடுபட்டுட்டு இருப்பான் அவன் election ல போட்டி போட்டா disqualify பண்ணிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் கண்டிப்பா அந்த MP ஆ இருக்கும் போது பதவியை என்ன செய்வான் misuse பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் பிறகு office of profit இப்போ government வந்து ஒரு ஒரு ஒரு corporation ல பாத்திங்கன்னா இருபத்து அஞ்சு percent share வச்சிருக்கான் அந்த இடத்துல இவன் ஒரு office of profit ல இருக்கான்னு வச்சிக்கோங்களேன் disqualify பண்ணிடலாம் அரசாங்க பதவியில் இருந்து பதவி நீக்கம் செஞ்சிட முடியும் அதாவது dismiss பண்றது

remove பண்ணிட்டாங்கன்னா further ஆ நீங்க ஏதாவது ஒரு exam எழுதி நீங்க வேலைக்கு போய்க்கலாம் ஆனா dismiss பண்ணிட்டாங்கன்னு வச்சிக்கோங்களேன் எந்த வேலைக்கும் நீங்க further ஆ போகவே முடியாது இப்போ இந்த இடத்துல government service ல வேல பாக்குறவங்களை dismiss பண்ணிட்டாங்கன்னா அவன் MP யோ MLA வோ ஆக முடியாது அடுத்தது பகைமை உணர்வை ஊக்குவிப்பவன் அதாவது ரெண்டு community இருக்காங்க அவங்களை சண்டை போட சொல்லி அதுல ஆதாயம் பெர்றவங்க அவங்களை வந்து disqualify பண்றது அடுத்தது வந்து சமூக குற்றங்கள் ஏதோ social crime ல ஈடுபடுறாங்க தீண்டாமை தீண்டாமையில ஒரு ஆள book பண்ணுறது வரதட்சணை அதிகமா வாங்குறாங்கன்னு சொல்லி அந்த case file ஆனது சதி உடன்கட்டை ஏறுதல் இதுல ஒரு ஆள் book பண்ணிருந்தாங்கன்னா அவங்கள disqualify பண்ணிடலாம் ஏன்னா அடுத்தது தேர்தல் ஆணையகத்திட்ட கலந்து ஆலோசித்த பின் குடியரசு தலைவர் தீர்மானிப்பது இது எல்லாத்தையும் remove பண்றது யாருன்னா குடியரசுத்தலைவர் இந்த concept படி ஒரு ஆளை disqualify பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா குடியரசுத்தலைவர் யாருகிட்ட consult பண்ணி பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா election commission of india ல consult பண்ணி என்ன செய்வாரு disqualify பண்ணுவாரு அந்த disqualify லயும் பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா கட்சித்தாவல் தடைச்சட்டம் இது இப்போதான் பாத்தோம் நம்ம கட்சித்தாவல் தடைச்சட்டங்கறது ராஜிவ் காந்தி period ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி அஞ்சுல ஐம்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலமா கொண்டுவர்றாங்க ராஜிவ் காந்தி period ல

அவங்க என்ன பண்றங்கன்னா ஒரு youngest ஆ இருக்கவங்களை army ல use பண்ணாம எல்லாருமே கட்சியை விட்டு மாறுறாங்க அந்த time ல அந்த சட்டத்தை கொண்டு வர்றாரு கொண்டுவர்றது என்ன amendmend ன்னு கேட்டிங்கன்னா fifty-second amendment tenth அட்டவணைய add பண்றாங்க nineteen eighty-five யாருடைய period ன்னு கேட்டிங்கன்னா ராஜிவ் காந்தி period ல add பண்றாங்க actual ஆ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்சித்தாவல் ஒரு கட்சிய சொல்லி vote எடுத்து இன்னொரு கட்சிக்கு மாறிட்டாங்க அப்படின்னா பதவியை remove பண்ணலாம் யாரு remove பண்ணுவா மக்களவை உறுப்பினரா இருந்தா சபாநாயகர் remove பண்ணுவார் மாநிலங்களவை உறுப்பினரா இருந்தா மாநிலங்களவையுடைய தலைவர் என்ன செய்வாரு remove பண்ணுவாரு அப்படி என்னென்ன condition ல remove பண்ணுவாங்க அதெல்லாம் பாப்போம் தன்னிச்சையாக உறுப்பினர் பதவியை துறத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்ன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து எது சார்பாக போட்டி போடுறேன் ஜெயிச்சவுடனே ஜெயிச்சவுடனே நான் அந்த உறுப்பினர் பதவி அந்த கட்சியை விட்டு விலகுறேன்னு வச்சிக்கோங்களேன் நான் ஜெயிச்ச MLA பதவியோ MP பதவியோ அதுவும் சேர்ந்து அதான் தன்னிச்சையா voluntary ஆ நான் resignation letter என் கட்சியை வந்து resign பண்றேன்னு வச்சிக்கோங்களேன் automatic ஆ என்னுடைய MP post உம் என்னது ஆயிரும் காலியாயிடும் அந்த காலியாகுறத யாரு முடிவு பண்ணணும் மக்களவையை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் முடிவு பண்ணணும் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர் முடிவு பண்ணணும கட்சிக்கு மாறாக வாக்களித்தல் அல்லது விலகி இருத்தல் அப்படின்னா கொறடா அப்படிம்பாங்க ஒரு கட்சியை வழிநடத்தி செல்றவங்க சில மசோதா parliament ல வரும் பொது இதற்கு ஆதரவா vote போடுங்கம்பாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன்ன பாத்திங்கன்னா எதிர்த்து vote போடுறேன் சிலநேரம் இதை எதிர்த்து vote போடுங்கம்பாங்க அப்பா நான் இதை ஆதரவு vote போடுறேன் அப்போ கட்சிக்கு வந்து நான் மாற்றாக நான் வேலை பாத்துட்டுருக்கேன்னு வச்சிக்கோங்களேன் இது சபாநாயகருக்கு தெரிஞ்சுதுன்னா சபாநாயகர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா அதை remove பண்ணி விட்டுருவாரு disqualify பண்ணிடுவாரு அப்படின்னா கட்சிக்கு மாறாக வாக்களித்தல் சுயேட்சை உறுப்பினர் எந்தவொரு அரசியல் கட்சியிலும் இணைதல் ஒருத்தன் சுயேட்சையா போட்டி போடுறான் ஜெயிச்சுட்டான் ஜெயிச்ச உடனே என்ன பன்றான்ன்னா வேற ஒரு கட்சியில போய் join பண்ணிட்டான் ஒரு மனிதனின் வாழ்வாதாரமே அவன் செய்யுற வேலைதான் வேலை அப்படிங்கறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆ~ ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வேலை வந்து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 ஆண்கள் தான் வந்துட்டு முக்கியமா வெளியில போய் வேலை செஞ்சு வீட்டை வந்து வீட்டை பாத்துக்குற வீட்டை பாதுகாக்கிற ஒரு இதுல இருந்தாங்க பொறுப்புல இருந்தாங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதே இல்ல ஏன்னா அஹ் போன கா~ முந்தைய காலகட்டத்துலேயும் பெண்கள் வந்து வேலை செஞ்சிருக்காங்க வேலைக்கு போயிருக்காங்க ஆனா அப்படி வேலைக்கு போற பெண்கள் மிகக் குறைவு அதே மாதிரி அந்த மாதிரி வேலைகள் என்னென்ன வேலைகள் செஞ்சாங்கன்னா அஹ் வெளியில இருந்து சின்ன சின்ன ரொம்ப க~ கஷ்டப்படுற

அஹ் எப்படி என்ன வேலை செஞ்சிருக்காங்க இந்த வீட்டிலேயே ஏதாவது பலகாரங்கள் காலை சிற்றூண்டிகள் செஞ்சு கொடுத்து கொடுக்கிறது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 அஹ் நாத்து நடுவது அந்த மாதிரி ஆன வேலைகள் வந்து முந்தைய காலத்தில் பெண்கள் செய்திருக்காங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஆஹ் அன்னைக்கா இருந்தாலும் இன்னைக்கா இருந்தாலும் அஹ் அந்த சம்பளம் அப்படிங்குற விஷயத்தில் வந்துட்டு பெண்களுக்கு வந்து அந்த காலத்திலயுமே வந்துட்டு அஹ் மிகக் குறைவு ஆண்களை திக்க ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அஹ் ரொம்ப குறைவான கட்டணம் தான் கொடுத்திருக்காங்க ஆனா வேலை ரீதியா பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் செ~ சில நேரங்களில சரிசமமான வேலையா இருந்தா கூட அதே வேலையை தான் ஆம்பளைங்களும் செய்யுறாங்க செஞ்சிருப்பாங்க இருந்தாலுமே வந்துட்டு அஹ் பாத்தீங்கன்னா கட்டணம் சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப குறைவா தான் கொடுத்துட்டு இருந்துருக்காங்க அந்த காலத்துல அஹ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஹ் அஹ் அந்த மாதிரி படிப்பறிவு இல்லாததுனால கட்டட வேலை அந்த மாதிரி வீட்டிலேயே சிற்றுண்டி செய்யுறது இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட முன்னாடி கொஞ்சம் கூட இது வந்து காலம் மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் வேலை ஆஹ் சின்ன சின்ன clerk வேலைகள் அந்த மாதிரியான ஒரு வேலைகளை வந்து பெண்கள் வேலைகளில பெண்கள் நியமிக்க ஆரம்பிச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு வேலை செய்யுறது அப்படிங்கறது வந்துட்டு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 ஆண்களுக்கு நிகரான வேலைகளை வந்துட்டு பெண்கள் இன்னைக்கு மனரீதியாகவும் உடல் ரீதியாகவுமே செஞ்சுட்டு இருக்காங்க ஆஹ் நம்ம வந்துட்டு ரொம்ப பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது ஏன்னா பெண்கள் வந்து இந்த காலத்துல ரொம்ப புத்தி கூர்மையாகவும் ஆஹ் ஒரு ஒரு ஒரு நிர்வாகத்தை வந்து கட்டிக் காக்குற ஒரு பெரிய உத்தியோக நிலையிலையும் இந்த இந்த காலத்துல இருந்திருக்காங்க அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரா நூயி அம்மா அவங்க ஆஹ் ஏ~ சந்தா கோச்சர் இந்த மாதிரி ஒண்ணா ரெண்டா நிறைய பேரு சொல்லலாம் நம்மளுடைய இந்தியாவோய president அவங்க இப்போ ஹம் நிலவுல இருக்கிற president ஜனாதிபதி அவங்க அஹ் எல்லாருமே பெண்கள் தான் இந்திரா நூயி வந்து நம்ம pepsico company யோட CEO ஆ இருந்திருந்தாங்க முன்னையே முன்னையே CEO ஆ இருந்திருக்காங்க அந்த காலத்துல ரொம்ப நிறைய ஆஹ் உற்பத்தியாக இருந்தாலும் ஆஹ் அதோட மா~ மா~ marketing ஆ இருந்தாலும் எல்லாமே செஞ்சிருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம சந்தா கோச்சர் அவங்க ICICI bank ஓட CEO ஆ இருந்திருக்காங்க ஆஹ் அது மட்டும் கிடையாது ஆஹ் இன்னைக்கு வந்து நிறைய நிறுவனத்துல வந்துட்டு ஆஹ் பெண்கள் வந்துட்டு ஆண்களுக்கு ஆண்களை விட புத்தி கூர்மையான வேலைகளை எல்லாம் வந்துட்டு ரொம்ப நுண்ணியமா ரொம்ப எளிமையா செய்து முடிக்குறாங்க அது ரொம்ப பெருமிதமா இருக்கு இந்த காலத்துல பெண்கள் வந்து இவ்ளோ அறிவு கூர்மையா இப்போ வந்துட்டு முந்தைய காலத்துல எல்லாம் பெண் வந்து எப்பவுமே ஒரு அளவு ஆஹ் கீழ தான் ஆஹ் இது பண்ணா ஆண்களை விட பெண்கள் வந்து தரக்குறைவா தான் இது பண்ணாங்க ஆனா இன்றைய கால~ இன்றைய காலத்துல வந்துட்டு ஆணும் பெண்ணும் சமமே அப்படிங்குற ஒரு நிலையாகிவிட்டது அது மட்டும் இல்லை பெண்களுக்கு வந்துட்டு பெண்கள் வந்துட்டு நை~ நை இரவு நேரங்களில் night shift அப்படிங்கிற எந்த வேலையாக இருந்தாலும் night shift ல கூட பெண்கள் வந்துட்டு வேலை செய்~ செய்யுறாங்க இந்த காலகட்டத்துல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அதாவது அவங்க ஊ~ அவங்களோட நாட்டிலிருந்து வேற நாட்டுக்கு போயும் வந்துட்டு தனியா ஒரு பெண்மணியா தனியா போயும் வந்துட்டு அஹ் வேலை செய்யறாங்க அஹ் அது ரொம்ப வரவேற்க ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது அஹ் அது மட்டும் இல்ல நம்ம womens அஹ் development இந்த women's entrepreneur development coimbatore அப்படிங்குற ஒரு association வந்துட்டு இப்போ அண்மையில பாத்தீங்கன்னா ஆஹ் விருதுகள் கொடுத்திருக்காங்க அது எதுக்குன்னா பெண்கள் வந்து பெண்கள் ஆஹ் ஹம்

ஆஹ் அஹ் award வந்து இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஆஹ் பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஆதரவு வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்க இது எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இருந்தாலுமே கூட வந்துட்டு நிறைய பணி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 அதோட அதுலயுமே வந்துட்டு பெண்களை வந்து உட்படுத்தணும் அஹ் அப்படிங்குறது ஒரு வேண்டுகோள் ஆஹ் அது மட்டும் இல்லை இப்போ வந்து என்னதான் வந்துட்டு நம்ம பெண்களும் ஆண்களும் சமம் அப்படின்னு எல்லாம் சொன்னாலுமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி முந்தைய காலத்திலயும் இருந்தது இப்போ கட்டட வேலை பாத்தீங்கன்னா அதே வேலை தான் வந்து ஆண்களும் செய்றாங்க பெண்களும் செய்றாங்க ஆண்களை விட பெண்கள்தான் வந்துட்டு எல்லாம் மண் சுமக்குறது எல்லாமே இது பண்ணி உம் கொடுக்குறாங்க கலவை கலக்குறது உம் மாடி ஒன்னோ ரெண்டோ மேல மாடியெல்லாம் ஏறி கொண்டு போயி கொடுக்குறாங்க இப்பவுமே பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து ஒரு நாள் தினசரி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா பெண்களுக்கு வந்து வெறும் அறுநூறு எழுநூறு ரூபாய் தான் கொடுக்குறாங்க இப்பவும் ஏன் வந்து அந்த மாதிரி சம்பளம் ரீதியானது வந்துட்டு ஆஹ் ஏன் இப்படி ஒரு பாகுபாடு அப்படிங்குறது தெரியல ஆஹ் இது வந்து ஒரு சின்ன ஒரு கட்டட வேலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கட்டட வேலை மட்டும் இல்லைங்க நம்ம IT company யாக இருந்தாலும் ஆஹ் வேற இப்போ இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிறுவனகத்~ நிறுவக~ நிறுவனத்திலுமே வந்துட்டு மிக சிற~ மிக சிறிய அளவான நிறுவனங்கள் மட்டும்தான் வந்துட்டு நிகரான சம்பளங்கள் கொடுக்கிறாங்க பெண்களுக்கு அஹ் எந்த வேலையாக இருந்தாலும் ஆனா நிறைய அஹ் நிறுவன~ நிறுவனத்துல பாத்தீங்கன்னா இப்பவுமே வந்துட்டு பெண்கள் ஆண்களும் சரி அதாவது உயர்ந்த நிறுவனங்களில உயர்ந்த வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களும் ஆண்களும் ஒரே வேலையை செய்துட்டு இருந்தாக்கூட பெண்களுக்கு வந்து

ஆஹ் இப்போ பாத்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு வேலை வீட்டுல இருந்தே கூட வந்துட்டு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி அஹ் பெண்கள் வந்து வீட்டுல குழந்தைகளையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு வீட்டுலேயே இருந்து வேலை செய்யுறாங்க செய்யலாம் அப்படிங்கிற நிறையா ஆஹ் வாய்ப்புகள் இப்போ நிறையா கொடுக்குறாங்க பெண்களுக்கு ஆஹ் அது மட்டும் கிடையாது பெண்கள் வந்துட்டு இன்னியுமே வந்துட்டு அஹ் எல்லா துறைகளிலுமே ஆஹ் முன்ன முன்னே வர வேண்டும் அது மட்டும் கிடையாம இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அஹ் தொழில் முனைவோர் பெண்கள் வந்து தொழில் முனைவோர்களுக்கு வந்துட்டு EDC entrepreneur development cell EDC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு cell இருக்கு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 ஆஹ் அதுல வந்துட்டு நம்ம வந்து எந்தெந்த தொழில்கள் எல்லாம் வந்துட்டு செய்யலாம் என்ன தொ~ தொழில்கள் வந்துட்டு நம்ம சுயமா செய்யலாம் இதுக்கான வருமானங்கள் வந்துட்டு நம்ம எப்படி ஈட்டலாம் வருமானம் வந்துட்டு நம்ம எந்த வகையில இதுக்காக உருவாக்கலாம் அப்படிங்குற எல்லா விஷயங்களும் வந்துட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தாங்க ஆஹ் அதனால கூட இப்போ பாத்~ நான் இதுக்கு முன்னாடி என்னோட தோழி வந்துட்டு அவங்க சுயமா ஒரு ஆஹ் தொழில் தொடங்கி அவங்களுக்கு இப்போ விருது கூட கிடைச்சது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆஹ் நிறையா இது வந்து இருக்கு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 ஆஹ் தொழில் மி~ ஆஹ் முக்கியமா வந்துட்டு வேலை வாய்ப்பை விட பெண்கள் வந்து தொழில் முனைய வேண்டும் அப்படிங்குறது வந்து அஹ் பெண்களும் வந்து நிறைய துறைகளில சாதிக்குறாங்க இங்கேயும் சாதிக்கணும் அப்படிங்குறது வந்து ஒரு பெரிய ஆ~ ஆசையா இருக்கு ஆஹ்

ஆஹ் சரி, புள்ளி வை. கோலம் போட்டு road போடலாம்.

அப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டிருந்த? அப்ப நா~

பொறுப்பே இல்ல உனக்கெல்லாம்.

என்ன பண்றது? தண்டமா உங்கிட்ட இப்படியெல்லாம் பேசணும்னு இருக்குல்ல

பேசு. பேசணும். இல்லன்னா பேச வைப்பேன். நான், என்னால பேச முடியாதுனு இப்பவே, ஆஹ் phone ஐ துண்டித்துச் சென்றால் என்ன செய்வீர்கள்?

phone அ துண்டிப்பீங்களோ? எப்படி துண்டிப்பீங்க? எப்படி எடுத்து ஒரு கட்டை மேலே phone அ வெச்சு ஒரே வெட்டா இங்க ஒரு சிவப்பு button உள்ளது அல்லவா? அதை அமுக்கி விடுவேன்.

பேசுற தமிழே தப்பு அது என்னது? அஹ் சிவப்பு button அஹ்

சரி நான் இப்படி பேசல எனக்கு எவ்வளவு தருவ?

நூறு ரூபா அனுப்பணும் ஏற்கனவே அஹ் இருநூறு ரூபா அனுப்பறேனு இருநூறு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

எதுக்கு புடிச்சானுங்கன்னே தெரியல, புடிச்சுறானுங்க எப்ப பாத்தாலும். கடுப்பாகுது. சரி, படத்துக்குக் போகலையா நீ? யாரு இருக்கா? யார் இருக்காவா, படத்துக்கு போறதுக்கா?

அங்க எவ்ளோ ticket லாம்

அந்த அஹ் மன்றம் show ஓட்டுவாங்கள்ல,